கிரே கலரு அப்புறம் வைட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு அ.

ஒரு பிளாக் கலர் கார் ஒன்னுருக்கு.

நறைய பேர் வந்து கீழ நடந்து வராங்க.

எல்லா வீடுமே டிஃபரண்ட் கலர்ஸ்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அதுக்கு பின்னாடி சிக்னல் ஒன்னு இருக்கு.

அதுக்கு முன்னாடி நெறையா பூச்செடிகள் தொட்டியோட இருக்கு.

வீடு எல்லாமே அடுக்கு அடுக்கா இருக்கு.

அந்த பில்டிங் வந்து லைட் பிங்க் ஷேட்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அதுக்கு பக்கத்திலேயே ஒரு காஃபி மிஷின் ஒன்னு இருக்கு.

அவருக்கு பக்கத்துலையே ஒரு பக்கெட்ருக்கு .

அந்த ரெஸ்டாரண்டுக்குள்ள எல்லோ வித் ரெட் கலர்லியே நறைய சேர்ஸ் இருக்கு.

அதுக்கு பக்கத்திலயே ஒரு கிரீன் கலர் ஷட்டர் ஒன்னு இருக்கு.

அவங்களுக்கு மேல ஒரு பேனர்ருக்கு .

அதுக்கு கீழ நெறையா புல்வெளிங்க இருக்கு.

அதுக்கு பக்கத்திலயே வந்து வைட் கலர் பைல்ஸு வச்சிருக்கா --

சேர் ஃபுல்லாமே ஒயிட் கலர் கிளாத்தால கவர் பண்ணிருக்காங்க.

அந்த காருக்கு பக்கத்துல க்ரீம் கலரு பச்ச கலரு சேந்த ஒரு வீடிருக்கு.

அதுக்கு ம் ஆர்ச்சுக்கு மேல ரெண்டு புலியோட செல இருக்கு.

ரோடு அதுல நறைய டூ வீலர் போது.

ரோடுக்கு பக்கத்திலேயே கரண்ட் கம்போ ஒன்னு இருக்கு.

ஏ_டி_எம் ஃபுல்லாமே ரெட் கலர்ல இருக்கு.

மேல ஏ_டி_எம் இந்தியன் போஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்னு எழுதிருக்கு.

அந்த ஏ_டி_எம்க்கு முன்னாடி ஒருத்தரு வண்டில உக்காந்துட்ருக்காரு.

ஒரு ஒயிட் கலர் டேபிள்ல பிளாக் கலர் பிளேட்ல நாலு சிக்கன் லெக் பீஸ் சில்வர் ஃபாயில் கவர் பண்ணி வச்சிருக்காங்க.

நடக்கற வழி ரெண்டு பக்கமுமே கம்பி போட்ருக்காங்க.

ஆப்போசிட்ல ஒரு கொடருக்கு ப்ளூ ரெட் கிரீன் கலந்த மாதிரி.

அந்த டோருக்கு மேலயே உட்டன் ஃபினிஷ்ல ஒரு ஆர்ட் வச்சிருக்காங்க.

லெஃப்ட் சைடுல ஃபுல்லாமே நறைய செடிங்க வளர்த்திருக்காங்க.

வைட் வித் பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு கம்போ இருக்கு.

ஒரு டேம் அதுலருந்து நாலு பக்கமு தண்ணி வருது.

அவங்களுக்கு பக்கத்திலேயே வைட் அண்ட் பிளாக் டிரஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரு நிக்கிறாரு.

ரயில்வே ஸ்டேஷன் உள்ள ஒரு பாத் வே போது.

ட்ரெயின் வந்து எல்லோ வித் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அந்த போர்டு வந்து மஞ்ச கலர்ல இருக்கு.

அதுக்கு கீழ ரெண்டு டயர் கடக்கு.

அதுக்கு மேல ஒரு சின்ன போர்டு வச்சிருக்கிறாங்க. அது --

இவன் தலையில ஒரு கேப் போட்டுருக்கா.

அந்த கம்பிக்கு பின்னாடி நெறைய மேட்ஸ் இருக்கு.